ஆஹ் ஆமா ஆஹ் தூதுவள சட்னி அம்மா எனக்கு குடுப்பாங்க அக்கா. ஆஹ் super ஆ இருக்கும். நம்ம மல்லி துவையல் சாப்பிடுவோம்ல ஆஹ் அதே மாதிரி, அதே flavour ல வரும். கொஞ்சம் மல்லி நிறைய தூதுவள. ஆஹ் தேங்காய் சில்லு, ஆஹ் ஏலக்காய், வதக்கிட்டு, ஆஹ் ஆமா அதுக்கு வந்து சளிக்கு நல்லது. ஒ! அதுவும் சளிக்கு நல்லதோ?

பரவாயில்லையே, first health தான் முக்கியம். அதுக்கு அப்புறம் தான் எதுனாலும். சரியானா படிக்குது school க்கு அனுப்புங்க, வீட்ல உக்காந்துக்கிட்டு.

சேரி சேரி. ஆமா ஆமா ஆமா கா. உம் ஒ.

உம் உம் நல்ல காலையில எழுந்திச்சா மிளகு பால குடுங்க. மிளக நல்ல தட்டி கொஞ்சம் மஞ்ச போ, மஞ்ச தூள் போட்டு, மிளகு பால் நல்லா கேக்கும். ஆஹ் ஆஹ் ஆமா ஆமா ஆமா ஆஹ் உம் ஆமா. உம் சொல்லுங்க அக்கா. ஆமா அஹ் sugar வந்து சித்தப்பாக்கு தான் இருக்கு. Pressure இருக்கு, pressure தான் இருக்கு. அப்பா, அம்மா ரெண்டு பேருக்குமே pressure, low அம்மாக்கு low pressure அப்பாக்கு high pressure. உம் உம் சாக்லேட் தான் ஆனா உணா போட்டுகிடுவாங்க அக்கா வாய்க்குள்ள.

உம் உம் உம்

உம் உம்

ஆமா ஆமா. அதுல வந்து அரக்கீர smell வரும்ன அக்கா, முருங்க கீர, அது எல்லாம் சேத்து குடிக்கும்போது. ஒ, எனக்கு mutton பிடிக்காதுல. உம் உம் ஆமாகா அது குறைஞ்சி~ ஆமா ஆமா ஆமா ஆமா ஆஹ் நல்ல வீட்ல உக்காந்து மூச்சு பயிற்சி செய்யணும் அக்கா நல்ல இழுத்து காத்து, walking போனும் first டு. ஆமா walking வந்து போனும்னுறது தான் நல்லது காலையிலும் போனும், சயிந்தரமும் போனும். ஆமா ஆமா. அம்மா சில நேரம் போவாங்க, சில நேரம் போமாட்டாங்க. வீட்லயே இருந்துருவாங்க, நம்ம கூட வரணும், அம்மா வாங்கமானுசொல்லி இழுத்துட்டு வந்தா கூடவே வருவாங்க. இல்லக்கா high pressure தான், யாருக்குமே ரெண்டு பேர்ட்ட, ரெண்டு பேருல யாருக்குமே sugar கெடையாது. சித்தப்பாக்கு தான் sugar ரு. ஆமா ஆமா. அவங்கனா சப்பாத்தி item ஆ சாப்பிடுவாங்க. சித்தப்பா, உம் ஆமா ஆமா ஆஹ் வெறும் மாத்திரையா சாப்ட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கு அப்புறம் தான் மாத்திரைலயெல்லாம் குணப்படுத்த முடியாது, அதுக்கப்புறம் சொல்லிட்டு என்ன இருந்தாலும் சும்மா நாட்டு வைத்தியமா, எங்க டீ குடிச்சாலும் நாட்டு sugar போட்டு குடிக்கறது, ஆமா organic சக்கர, வேற எது சாப்டாலும் கொஞ்சம் இது மாதிரி sweet அவ்வளவா சாப்டல, வீட்லயே அப்டியே sweet செஞ்சாலும், வீட்லயே கொஞ்சமா sugar போட்டு எதுனாலும் பாயசம் அந்த மாதிரி. ஆஹ் அது இல்லனாலும் முக்கால்வாசி நோய் கொறஞ்ச மாதிரி இருக்கும்கா, white sugar ரு ஆஹ் உம் உம்

கூட இருக்கும். அவங்களுக்கு sugar ரு, உப்புலாம் வந்து கூட இருக்கணும். நான் சொல்வேன் அம்மா கூட இருக்குமா, அப்படின்னு சொன்னா இல்ல எங்க இருக்கு? கம்மியா தான் இருக்கு சொல்லி அள்ளி அள்ளி போட்டுருவாங்க. அஹ் உம் இந்துப்பு, ஆமா ஆமா ஆஹ் உம் ஆஹ்

ஆமாக்கா நான்க்கூட பாத்தேன், ஏதோ ஒரு இதுல, phone ல பாத்தேன்னு நெனைக்கிறேன். இந்துப்பு கறிவேப்பிலை, இதுலாம் சாப்ட்டு மோர்ல கலக்கி குடிச்சோம்னா நமளுக்கு hairfall ஆகாது, முடி நல்ல அடர்த்தியா இருக்குமாம், இருக்குற முடி அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு இருந்தாங்க.

ஆமாம்மா உம்

இந்துப்பு அப்படி என்னக்கா different ஆ இருக்கு normal உப்ப விட? உம்

ஆமா ஆமா ஆஹ் உம் ஒ அதுனால அந்த உப்பு healthy. Okay okay.

உம் எனக்கு அத பத்தி தெரியாது, இந்துப்புனா என்னனே தெரியாது. நானும் பாத்ததோட சரி, இன்னும் வாங்கவே இல்ல. வாங்கணும் கடைக்கு போயிட்டு. உம் உம்

ரொம்ப உப்பு கரிக்குமா? இல்ல normal உப்பு type தானா?

உம் சரி அத நானும் வாங்கிட்டு use பண்ணி பாத்துட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. ஆஹ் ஆஹ் ஒ சரி சரி சரிக்கா. உம் உம்

பிங்க் colour மாறிடும். ஆமா colour ஆ மா~

ஆம் ஆமா அர கிலோ தான் நான் ஆஹ் ஆமா நாங்க அந்த உப்பே வாங்க மாட்டோம்க்கா, packet வாங்க மாட்டோம். ஒரு ஆள் வந்து ஒரு படின்னு போடுவாருல, ஒரு படி இருபது ருபாய்ன்னு குடுப்பாரு எங்களுக்கு. உம்

ஆஹ் healthy ஆ இருக்கு, ரொம்ப pure ஆ இருக்குல, அதுனால ஆஹ் right ட்டு. உம் செரி பரவா~ அஹ் செரி.

ஆஹ் எங்க அக்காக்கு இரத்தம் கம்மி உம் உம் உம் மாதுளை சாப்பிடுவாங்க. உம் வி அவங்க பீட்ரூட்டு, கொஞ்சம் கேரட்டு, இந்துப்பு சேத்து குடுத்தா நல்லது ஆமா.

ஒ அப்படி ஆஹ் உம் ஆமா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு பழமொழி சும்மாவா எழுதி வச்சிர்க்காங்க. அச்சச்சோ நமக்கு தெரியதுல அக்கா, வேணும்னே யாரும் பண்ண மாட்டாங்கல.

உம் இல்ல, உங்களுக்கு தெரியாதுல என்ன பண்ணனும்ன்னு, ஆஹ் பரவாயி~ நம்மள்க்கு வந்து எப்படியாச்சு அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியாயிரனும், அந்த எண்ணத்துல அந்த மனநிலையில இருக்கோம். ஆஹ் உம் உம் உம் இப்ப சரி ஆயிடுச்சாக்கா? இப்ப hospital லாம் போனீங்களா? இல்ல வீட்ல ஏதாச்சும் நீங்களே treatment பாத்திங்களா? அம்மாக்கு. ஒ okay உம்

ஆமா but வந்து குளிரான climate க்கு குடுத்துறாதீங்க. அவ்வ்ளளவு தான் ஒரு மாதிரி, உம் உம் உம் இல்லன்னா night தூங்கும்போது ஒரு, ஒரு warm water வெந்தயத்த வாய்க்குள்ள போட்டு அப்படியே குடிச்சிர சொல்லுங்க. அதுவும் better தான். ஊறவச்சி குடிக்க இல்ல வாயில மெல்லுற மாதிரி அவங்களுக்கு ஒருமாதிரியா இருக்கும். ஆஹ் ஒ, உம் okay.

ஆஹ் இப்போ போறவங்க கிட்ட இப்போ பரவாயில்ல. first எல்லாம் வெளிய அங்க அங்கன்னு அலஞ்சிகிட்டே இருப்பாங்க. இப்ப எங்கயுமே அலைய~ அலையாம வீட்லயே உக்காந்து rest ட்டு, சாப்ட்டு rest எடுக்காங்க, அதுனால வெளிய எங்கயாச்சி இந்த வெயில்ல, ரொம்ப வெயில்ல போயிட்டங்கனா, ஆஹ் பட படன்னு வந்தர்னும், அதனால கூட எப்பயுமே ஆள் வேணும், இல்லனா இப்போலாம் bag ல chocolate வாங்கி வச்சிர்காங்க. ஆமா, அது ஏன்னே தெரில. எனக்குமே அந்த வெயில்ல ரொம்ப நேரம் போச்சுனா ஒருமாரி கண்ணே, யாருமே கண்ணுக்கு தெரியமாட்டாங்க. இல்ல hospital போய் treatment பாத்துட்டு நெறைய மாத்திர குடுப்பாங்க அக்கா, அம்மாக்கு நிறைய இருக்கு. அம்மாக்கு கர்பப்பை operation பன்னிர்க்காங்க. அம்மாக்கு பாம்பு கடிச்சிருக்கு, அந்த மாதிரி இப்டி ஆமா. என்னால அம்மாவ actual ஆ நான் எப்போ, நான் குட்டி பாப்பாவா இருக்கும்போது கடிச்சிது. அது இப்போ வரைக்கும் கால் வீங்கி இருக்கு. அது தெரில. பொழைக்க மாட்டாங்கனாங்க. அதுக்கப்புறம் என்னமோ பண்ணி காப்பாத்திட்டாங்க. உம் அதுக்கப்புறம், அந்த அம்மாவாச பௌர்ணமி ஆச்சினா ஆனா எனக்கு தெரியாது அப்போ மட்டும் வீங்கும்ன்னு சொல்லுவாங்க அம்மா. உம் அரிக்காது வீங்கிரும். ஆமா, கால் வீங்கிரும். அந்த, அந்த time முடிஞ்ச அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் முடிஞ்சப்படி கால் மறுபடியும் normal ஆயிடும். ஆஹ் அத பாத்த doctor எதுவுமேஅதுக்கு எதுவுமே சொல்லல. நாங்க என்ன பண்ணுவோம்னா உக்காந்துட்டு இல்ல coconut தேங்கா எண்ணெய எடுத்து உக்காந்து கால நல்ல பிடிச்சி விடுறது. நல்லா வந்து சுடு தண்ணில வச்சிட்டு கால்ல ஒத்தடம் குடுக்குறது, அந்த மாதிரி நாங்களே பண்ணுவோம். உம் அவங்களுக்கு நெறைய problem இருக்கு, அவங்க walking நடந்திடுவாங்க, walking ஏ நடக்க மாட்றாங்க. சோம்பேறியா ஆயிட்டாங்க எங்க அம்மா வீட்லயே. ஆனா நான் இருந்தா, நான் இருந்தா கூட்டிட்டு போவேன், வாங்கமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவேன். உம் நான் இப்போ அக்கா வீட்டுக்கு போயிருவேன் கா தம்பிய பாத்துக்க. ஆஹ் அக்கா conceive ஆ இருக்காங்கல அதனால தம்பிய பாத்துக்க போயிருவேன்.

ஆமா ஆஹ் ஆமா அக்காவால முடில, அம்மா தான் சமைச்சு ரெண்டு பேர்த்துக்குமே குடுத்து விடுவாங்க. அதனால எதாச்சி ஒரு கு~ ஆமாக்கா கொஞ்ச தூரம், ஒரு ஒரு கிலோமீட்டர்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம். அக்கா நம்ம எஸ்பிகே school இருக்குல, எஸ்பிகேல இருந்து நம்ம சிவன் கோயில் வர, அப்படி சொல்லலாம். ஆஹ் அதுவே walking மாதிரி தான். அதுவே ஏன் போறாங்க? அக்காக்காண்டி போறாங்க. இல்லனா அதுவும் போமாட்டாங்க. உம் அஹ்

முருங்க இது, soup குடிப்பாங்க. அவ்வளவு healthy ஆ இருப்பாங்க அப்பா opposite ஆ இருப்பாங்க. எங்க அம்மா அதுக்கு opposite, healthy ஆ இருக்கவே மாட்டாங்க.

ஆமா, எங்க வீட்ல அப்பா super ஆ சமைப்பாரு. ஆமா. எங்களுக்குமே சில நேரம் போட்டு குடுப்பாங்க இந்தா பாப்பா இந்தா சில நேரம் அம்மா வீட்ல சாப்ட போறேன் அப்படின்னு சொல்லிபுட்டு எனக்கு ஒரு டம்ப்ளர் வரும். ஆமா correct ஆ இருப்பாங்க. food ஆ இருக்கட்டும், எதுனாலும் correct ஆ இருக்கணும்னு நெனைப்பாங்க. எங்க~ அப்படியா? எவ்வளவு correct ஆ இருந்தாலும், எல்லாருக்கும் மனுஷன் தான வந்து தான் ஆகும். வந்துரும், அப்படியே போயிரும். . சரி, நான் தான பாத்துர்க்கேன் அவங்கள நான் எப்டி பாப்பேன்? அங்க உக்காந்து இருப்பாங்க. இப்படியே உக்காந்து பாப்பேன். பாத்துக்குறேன் அக்கா, நல்லா தான் பாத்துக்குறேன். அக்கா பாவம் அவங்களே எப்டி சாப்பிடுவாங்க நான் செஞ்சி,

ஆஹ் correct. எனக்கு பல நாளும் அப்படி தான் இருக்கும். எனக்கு யாராவது ஏதாவது சமச்சி குடுப்பாங்களா, அண்ணனும் சமைப்பாங்க, எங்க வீட்ல என்ன தவிர. ஆமா. எனக்கு ஒரே ஒரு அக்கா டீ super ஆ போடுவேன்க்கா. எனக்கு அது மட்டும் தான் தெரியும் ஆனா, super ஆ போடுவேன். தெரியுமா? உம் நல்லா இருக்கும். துளசி இப்ப எங்கக்கா கெடைக்குது? பஜார் வந்து வாங்கணுமோ?

நாங்க வீடு மாறிட்டோம். துளசிலாம் கெடைக்காது. ஏலக்காய், இஞ்சி, கெடைக்கும். அத போட்டு குடிச்சிறது. ஆமா, ஆமாம்மா, உம் மல்லி செடி போட்டு குடிக்கவா? இல்ல மல்லி செடி போட்டு வடிகட்டிடவா?

நானே weight குறைக்கிறதுக்கு படாத பாடு படுறேன். நீங்க ஏத்தி விட்ருவீங்க போல. என் college படிக்கும் போது ரோம்பவ ஒல்லியா இருந்தேன் கா அப்ப தின்னு weight போட்ருக்கேன்.

உம் நமக்கிட்டலாம் எவன் advice கேக்க போறாங்க? நீங்க வேற. கேட்டா சொல்வேன். உம்

ஆஹ் கண்டிப்பா சொல்றேன். ஆஹ் கண்டிப்பா சொல்றேன். உம் சரி, எப்போ வருவீங்க வீட்டுக்கு? உம் இத தான் எப்பவுமே சொல்றிங்க. சீக்கிரமா வந்திரின்களா? செரி செரி. எல்லாத்தையும் பாத்த்க்குங்க. பாப்பாவையும் நல்ல பாத்துக்கோங்க. ஆஹ் ஆஹ் ஆஹ் கண்டிப்பா அக்கா. உம் உம் ஆஹ் சேரிக்கா, bye. covid nineteen பெருந்தொற்று என்பது கடஞ்சு வாச கோளாறு corona வைரஸ் என்றும் தீதோன்மை காரணமாக ஏற்படும் corona வைரஸ்

டிசம்பரில் அடையாளம் காணப்பட்டது ஜனவரி முப்பது அன்று covid nineteen தொற்றை உலக அளவில் சு~ சுகாதார அவசர நிலையாகவும் மார்ச் பதினொன்று அன்று ஒரு பெருந்தொற்றாகவும் உலக சுகாதார அமைப்பு அறிவித்தது இருபத்தி ஒண்ணு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நிலவரப்படி நூத்தி எண்பத்தி எட்டு நாடுகளில் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஒன்பதாயிரம் பேர் உயிர்ழந்து~ உயிரிழந்துள்ளனர் இதில் பே~ மற்றும் இந்த வைரஸ் பெரும்பாலும் மக்களிடையே நெருக்கமான தொடர்பின் போது இருமல் தும்மல் மற்றும் பேசுவது ஆகியவற்றின் மூலம் உருவாகும் சிறிய நீர்த்துளிகளில் வழியாக பரவுகிறது இந்த நீர்த்துளிகள் வழக்கமாக நீண்ட தூரம் காற்று வழியாக பயணிப்பதை விட தரையில் அல்லது மேற்பரப்பில் விழுகின்றன சில நேரங்களில் தொற்றுள்ள மேற்பரப்பை தொட்டுவிட்டு பின்னர் தங்களின் முகத்தை தொடுவதன் மூலமாகவும் மக்களுக்கு தொற்று ஏற்படக்கூடும் அறிகுறிகள் தோன்றிய முதல் மூன்று நாட்களில் தொற்று பரவல் வீரியமாக இருக்கும் எனினும் அறிகுறிகள் தோன்றுவதற்கு முன்பு அறிகுறிகளை காட்டாத மக்களிடமிருந்து தொற்று பரவ சாத்தியம் உள்ளது பொதுவாக அறிகுறிகளின் காய்ச்சல் இருமல் சோர்வு மூச்சுத்திணறல் மற்றும் வாசனை உணர்வு இழப்பு ஆகியவை அடங்கும் நோய் தீவிரமடையும் போது நிமோனியா மற்றும் கடுமையான மூச்சுத்திணறல் ஆகியவை ஏற்படும் அறிகுறிகள் வெளிப்படும் காலம் இடைவெளியானது முதல் ஐந்து நாட்கள் வரை இருக்கும் சில நேரங்களில் இரண்டு முதல் பதினான்கு நாட்கள் வரை கூடும் இத்தொற்று நோய்க்கு அறியப்பட்ட தடுப்பூசி அல்லது குறிப்பிட்ட வைரஸ் அறுப்பு சிகிச்சை எதுவும் இல்லை அறிகுறி குறித்து சிகிச்சை மற்றும் ஆதரவ சிகிச்சை ஆகியவை முதன்மை சிகிச்சைகளாக உள்ளன பரிந்துரைக்கப்பட்ட தடுப்பு நடவடிக்கைகளில் கை கழுவுதல் இருமும் போதும் ஒரு பக்கம் வாயை மூடுவதும்

கண்காணித்தல் மற்றும் சுய தனிமைப்படுத்துதல் ஆகியவை அடங்கும் இதனால் உலகமெங்குள்ள அரசு தலைவர்கள் தாங்கள் நாட்டில் பயனி கட்டுப்பாடுகள் ஊரடங்கு பயனிட முன்னெச்சரிக்கை தட்டுப்பாடுகள் மற்றும் வசதிகள் மூடல் ஆகியவற்றை நடவடிக்கைகளை செயல்படுத்தியுள்ளனர் சோதனைத்திறன் அதிகரிக்கவும் பாதிக்கப்பட்ட நபர்களின் தொடர்புகளை கண்டறியவும் பலர் பயணி பயன்படுத்தியுள்ளனர் இத்தொற்றுநோய் உலக அளவில் சமூகம் மற்றும் பொருளாதார சீர்குலைவை ஏற்படுத்தியுள்ளது இதனால் பெரும் பொருளாதார மதநிலைக்கு பின்னர் உலக அளவில் மிகப்பெரிய மதநிலை ஏற்பட்டுள்ளது இது விளையாட்டு மத அரசியல் மற்றும் கலாச்சாரம் நிகழ்வை ஒத்தி வைக்க அல்லது ரத்து செய்ய வழி வகுத்து வழிவகுத்தது அச்சம் காரணமாக முக கவசம் கிருமிநாசினி உள்ளிட்ட பொருட்களை அதிக நபர்கள் வாங்கியதால் விநியோகிக்க பற்றாக்குறை ஏற்பட்டது ஊரடங்கால் மாசுபடுத்துதல் மற்றும் பசுமை வாய்ப்பு ஆகியவற்றை வெளிப்பாடு புரிந்துள்ளது நூற்றி எழுபத்தி ஏழு நாட்களில் பள்ளிகள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் நா~ நாடு முழுவதும் அல்லதுஒரு ஒரு ஒரு அடிப்படையில் மூடப்பட்டுள்ளன இது உலக மாணவர் தொகையில் சுமார் தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறு விழுக்காடுகள பாதித்துள்ளது சமூக ஊடகங்கள் மற்றும் பொது ஊடகங்களில் ஆகியவற்றின் மூலம் வைரஸ் பரப்பப்பட்டுள்ளது தவறான தகவல்கள் சீன மக்களுக்கு எதிராகவும் சீனா அல்லது அதிக நோய் தொற்று விகிதங்களில் உள்ள வந்தார்கள் கருதப்படுபவர்கள் எதிரான இனவெறி மற்றும் பாகுபாடு கட்டப்பட்டு சம்பவங்கள் நடந்துள்ளன உலக சுகாதார அமைப்பு இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி முப்பது அன்று இத்தொற்று பரவல் ஒரு பொது சுகாதாரம் பன்னாட்டு அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்தது இது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் HoneNone தொற்று நோய்க்குப் பின்னர் அறிவிக்கப்படுவது ஆறாவது முறையாகும் இரண்டாயிரத்தி இருபது மார்ச் பன்னெண்டு அன்று covid nineteen உலா~ உலகளவில் நோய்த்தொற்று என உலக சுகாதார நிறுவனம் அறிவித்தது உலக சுகாதார அமைப்பு WHOcorona வைரஸ் எதிராக அவசர மற்றும் தீவிர நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து நாடுகளுக்கும் ஐநா பொதுச்செயலாளர் அன்டோனியோ குடெரொ அறிவித்துள்ளார் நாடுகள் வாரியாக தொற்றுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய நிலவரப்படி நூத்தி எண்பத்தி எட்டு நாடுகளில் ஏன் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாற்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவ~ இவற்றில் பதினைந்தாயிரம் பேர் உயிர்ழந்து~ உயிரிழந்துள்ளனர் இதில் பேர் மீண்டும் வந்துள்ளது இதில் ஐக்கிய அமெரிக்கா ஸ்பெயின் தாய் ஆகிய நாடுகள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி பதிமூணு சூழலின் இரண்டாயிரத்தி இருபது நிலவரப்படி இத்தாலியின் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி மூனாயிரத்தி அறுபத்தி ஒரு பேருக்கு corona வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதில் முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்து வந்துள்ளனர் மற்றும் எட்டு இலட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பேர் பாதிப்~ பாதிப்பிலிருந்து மீண்டு வந்துள்ளனர் மார்ச் இருபத்தி ஒண்ணு அன்று மற்றும் எழுபத்தி தொண்ணூத்தி மூணு வைரஸால் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு பிறகு covid nineteen வைரஸால் பாதிக்கப்பட்ட நாடு இது மார்ச் பத்தொன்பது அன்று தொற்று நோயால் மூவாயிரத்தி நானூத்தி ஐந்து இறப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அறியப்பட்டிருந்த பிறகு உலகிலேயே அதிக corona வைரஸ் தொடர்பு இறப்புகளை கொண்ட நாடாகத்தான் இருந்தது இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நிலவர படி இந்தியாவில் இருபத்தி ஆறு லட்சத்தி ஐநூத்தி முப்பது பேருக்கு corona வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதில் இருபத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் அஞ்சு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி அறநூத்தி இருபது பேர் பாதிப்பிலிருந்து மீண்டு வந்துள்ளனர்

இதன் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி பேருக்கு corona வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதில் ஐயாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு பேர் பாதிப்பிலிருந்து மீண்டு வந்துள்ளனர் corona வைரஸ் முன் நொச்சு நோய் பற்றிய முதலில் அறிவித்த சீன அரசு எச்சரித்த சீனா மருத்துவர் முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு corona வைரஸ் நச்சு பாதிப்பிலிருந்து இறந்து விட்டுள்ளனர் ஜூலை இரண்டாயிரத்தி இருவத்~ நிலவரப்படி ஈரானில் இரண்டு லட்சத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு பேருக்கு corona வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதில் பன்னிரண்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் மட்டும் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் பேர் பாதிப்பில் இருந்து மீண்டு வந்துள்ளனர் குரு ஹரி கிருஷ்ணா குரு ஹரி கிருஷ்ணா ஏழு ஜூலை ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு முப்பது மார்ச் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு சீக்கியர்களின் பதினோரு குருக்களில் எட்டாவது குரு ஆவார் சுயசரிதை ஸ்ரீ குரு ஹரி கிருஷ்~ கிருஷ்ண்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 எட்டாவது குரு ஆவார் ஐந்து வயதில் குருயா மற்றும் எட்டுவயதில் ஜோதி ஜோத் சமாஜ் கிடைத்தது. தனது குழந்தை பருவத்தின் மூன்று ஆண்டுகளில் முன்னறிவு ஞானம் உறுதிப்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 பாலாவிடம் வாழ்கையை திருத்தமா~ திருத்தமாகவும் பார்த்த